ஆமாம் and நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு, ரொம்பவே அஹ் ஒரு ஆச்சரியமாவும், ஏன்னா பல விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களா இருந்தது. ரொம்ப நன்றி ஸ்வீட்டி ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம என்ன topic க பத்தி பாக்கப்போறம்னா agriculture agriculture னா விவசாயம் விவசாயங்கிறது நம்ம எல்லோருக்கும் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த காலத்துல நம்ம விவசாயம் பண்ணாம விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பண்ணாம இருந்துட்டா~இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு சாப்பிடுற சாப்பாடு கூட நம்மளுக்கு வந்து கிடைக்காது அந்தளவுக்கு நம்மளுக்கு நம் நாட்டுல வந்து விவசாயங்கறது வந்து அந்தளவுக்கு முக்கியமான ஒண்ணா தான் இருக்கு இப்போ வந்து விவசாயங்கறது முன்ன மாதிரி இல்லங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் agriculture ங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு வேளாண்மை செய்யுறமோ அந்த அளவுக்குத்தான் நம்மளுக்கு வந்து அஹ் அதற்குறிய நம்மளுக்கு வந்து benefit வந்து கிடைக்கும். இப்போ வந்து வேளாண்கள்~வேளாண்மை செய்யும்போ~செய்யலை வேளாண்மை நாங்க செய்யல அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு எர் அஹ் அதற்குரிய பலன் வந்து கிடைக்காது இப்போ பாத்தீங்கன்னா ஹம் இப்போ வந்து அரிசி எல்லாம் விலை விலையிறாங்க வேளாண்மை எல்லாம் செய்யப்படும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? நிறைய அதுல வந்து இழப்புகள் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஏற்படுது அது உரிய இடத்துல நம்ம வந்து correct டான time ல கொண்டுபோய் அதை வந்து சேக்கல அப்டின்னா அதனால வந்து நிறைய இழப்புகள் வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு.

கஷ்டப்படுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா பாத்தோம்னா அஹ் இப்போ மழை பேஞ்சிருச்சு அப்டின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்றது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அஹ் காசு அதெல்லாம் கிடைக்காது அதுல நிறைய நஷ்டம் ஏற்படும் அவங்களுக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சிருச்சுனா அது வந்து நமக்கு வந்து அவங்க நமக்கு விவசாயிங்கிறது வந்து ஒரு நாட்டோட முதுகெலும்பாவே இருக்கு அதுதான் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு அஹ் முதுகெலும்பு இல்லனா நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதுமாதிரி வந்து அஹ் இப்போ நம்ம உணவு இல்லைனா உணவு இல்லைனா மனிதனால உயிர் வாழ முடியாதோ அந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணி வேளாண்மை செஞ்சா மட்டுந்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைல வந்து ஒரு ஒரு இதுக்கு சாப்பிடற சாப்பாடு கூட அவங்களால தான் அவங்களால தான் கிடைக்குது

பாதுகாப்பை வந்து நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான தொழிலா இருக்கு இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா இயற்கை விவசாயம், செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, மரபணு அதே மாதிரி அதனுடைய மாறுபட்ட கழிவுகளை வந்து முற்றிலுமா தவிர்த்து பயிர் சுழற்சி மக்கு~மக்கிய குப்பை ஆகியவற்றை வைத்து அதை உரமா வந்து நம்ம வந்து use பண்றாங்க விவசாயத்துல வந்து உரமா பயன்படுது அதேமாதிரி நம்ம என்ன பண்றோம்னா அவங்க வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம வந்து அஹ் சாப்பாட்டுலையே கை வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பழ~இது வந்து எல்லா எல்லா இடத்துலேயும் பேசப்படுது உலகத்துல வந்து எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு உணவளிக்க கூடிய முக்கியமான தொழிலா வந்து விவசாயம் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இயற்கை விவசாயத்தோடு நன்மைகள் எல்லாம் என்ன என்னெல்லாம் நிறைய நடக்குது அப்படின்னா இயற்கை விவசாயத்து மூலமா நம்மளுக்கு வந்து தூய்மையான ஆரோக்கியமான பயிர்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இப்போ வந்து பாதிக்காம இயற்கை முறைல நம்ம வேளாண்மை செய்யலாம் எப்படின்னா அஹ் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா விவசாய செலவு வந்து குறையும் குறையும் இப்போ வந்து விவசாய துறை செலவு வந்து

வேளாண்மையோட இன்றைய நிலை வந்து நவீன உலகத்துல வந்து அனைவரும் வேகமா வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வராங்க. பார்த்தோம்னா விவசாயத்துல வந்து புதிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி மரபணு மாற்~மாற்றப்பட்ட விதை, உரம், பூச்சி மருந்து, புதிய விவசாய உபகரணங்கள் அப்படியெல்லாம் பயன்படுத்தி அதீத உற்பத்தி வந்து செய்கிறாங்க செய்கின்றாங்க. அது அப்புறம் வந்து நம்ம விவசாயத்துல பயன்படுத்தீட்டிருந்த நவீன ஒரு கிருமி நாசினிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா உணவை வந்து நஞ்சாக்குகிறது. அதுனால நம்ம என்ன பண்றோம்? நமக்கு அந்த விதமான நம்ம நம்ம normal லா நம்ம விவசாயம் அந்த காலத்துல எல்லாம் சாதாரண உபகரணங்கள் வச்சு சாதாரணத வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய லாபம் எல்லாம் பண்ணுச்சு. இப்போ நான் என்னென்னமோ அஹ் உபகரணங்கள் என்னென்னமோ பூச்சி மருந்துகள் எல்லாம் கொண்டு வரும்போது அது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதுவா இருக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கௌரவ தொழிலாக அவங்க வந்து செஞ்சிட்டு வந்தாங்க ஆனா வந்து இப்போ இருக்கறவங்க எல்லாம் விவசாயமா? அப்டின்னு வந்து அப்டின்னு வந்து எதாவது யோசிக்கிற அளவுக்கு இப்போ இருக்குற situation ல இருக்கு இப்போ உழவு தொழிலை நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து நம்ம வந்து மதிச்சு நடக்கணும் உழவன் வந்து கணக்கு பார்த்தால் கணக்கு பார்த்தான் என்றால், உலகத்த்தினுடைய உயிர்கள் அதாவது மனிதன் உட்பட ஒன்று கூட மிஞ்சாது அப்படின்னு ஒரு புது மொழி கூட இருக்கு. அதற்கு அப்புறம் இப்போ உள்ள நிறைய என்ன பண்றாங்கன்னா விவசாயிகள் வந்து ஆஹ் வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் அதிகம் அதிகம் இருக்கு ஆனா நம்ம நாட்டில் உள்ள ஆஹ் வேலைவாய்ப்புகள் இந்த உலகத்துல நிறைய இருந்தாலும் ஆனா விவசாயங்கிறது வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது நம்ம நாட்டுல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் உழைப்பு உழைச்சாதான் நமக்கு வந்து அதுக்கு உரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுடைய விவசாயம் என்பது உணவுக்காக மட்டும் இல்லாம அது சார்ந்த தொழிலுமே நிறைய இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா விவசாய துறைல வந்து என்ன ஆஹ் விவசாய துறையில விவசாய தகவல் தொழில்நுட்ப சார்ந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் நிறைய வந்து விவசாய தகவல்களை தொழில்நுட்பம் குறித்த படிப்பையும் நிறைய பேர் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ வந்து விவசாயத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு படிப்பு இப்போ அதுக்கு வந்து ஓரளவுக்கு imporant கொடுத்து ஓரளவுக்கு இப்போ நிறைய பேர் இது பண்ணிட்டு வர்றாங்க விவசாயிகள் வந்து தங்களோட பொருட்களை வந்து சந்தைகளை வந்து மலிவு விற்க மலிவு விலையில வந்து விற்கிறார்கள். தற்போது வந்து நவீன உலகத்துல வந்து tractor மூலமாக விவசாயிகள் வந்து விவசாயம் செய்கிறார்கள். இயற்கை வேளாண்மை என்பது தற்போது என்ன பண்ணுதுன்னா பெரிதும் வந்து அழிஞ்சு~அழிஞ்சிருச்சு இப்போ இயற்கை அஹ் இயற்கை முறை விவசாயிகள் இயற்கை இயற்கை சார்ந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம இப்போ மீட்டு எடுக்கணும் அப்பத்தான் நாம வந்து பழையபடி நம்ம வந்து விவசாயத்தை வந்து நம்ம இது பண்ண முடியும் விவசாயம் வந்து என்ன பண்ணுதுன்னா பல உயிரினங்களுக்கும் ஆஹ் உணவளிக்குது. எல்லாமே வாழ்விடமாவும் அமையுது.

அது ஆஹ் விவசாயத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாலும் ஆனா அது உயிரினங்களுக்கு வந்து ஒரு வாழ்விடத்தையும் உணவையும் வழங்குகிறது. அதே மாதிரி விவசாயிகளுடைய பொருளாதார தேவைக்கும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாய மேலாண்மைங்கறது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நாளுக்கு நாள் வந்து மக்களோட தொகை வந்து அஹ் நிறைய அதிகரிச்சுட்டுதான் இருக்கு அதுக்குத் தகுந்த மாதிரி உணவோட உற்பத்தியும் நம்ம வந்து அதிகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா விவசாயத்தை நம்ம வந்து மூனுமா~கூடுமான வரைக்கும் அதை வந்து பாதுகாக்கணும்னா நம்ம வந்து நம்முடைய விவசாயத்தை வந்து பாதுகாக்க முடியும். கடுமையான காலநிலை தன்மைகள் பொருளாதார நெருக்கடி மற்றும் உலகம் வந்து உணவு மற்றும் விவசாயாத்த வந்து முக்கியத்துவத்தை வந்து எல்லோருமே ஒரு ஆஹ் உணர்ந்து கொள்ளும். இயற்கை முறையுடைய விவசாயம் வந்து பக்க விளைவுகள் பக்க விளைவுகள் அந்த மாதிரி விவசாயம் பண்ணினா எந்த விதமான பக்க விளைவுமே விவசாயத்துனால ஏற்படாது இயற்கை முறைகள கிருமிகள் நாசினிகளை பயிர்~செய்யுங்க பரிசோதனை நம்ம செஞ்ஜோம்னா அதனால நமக்கு என்ன இப்போ நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் உரமா பண்ணி நம்மளுக்கு வந்து எல்லாமே இது பண்ணாங்க. நல்லதா வந்து எல்லாமே ஆஹ் உரமா மா~பண்ணாங்க. இப்போன்னா என்னன்னா நிறைய பேர் வந்து கிருமி நாசினிகள் அந்த மருந்து இந்த மருந்து நிறைய வயல்ல வந்து எல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணும்னா அந்த பயிர்கள் எல்லாம் ஓரளவுக்கு இதாயிடும். அப்போ இருக்கறதுக்கும் இப்போ இருக்கறதுக்கும் நிறைய பூச்சி தன்மைகள் எல்லாம் வந்து வந்துடும். அப்போ என்ன ஆயிடும்? அந்த பயிர்கள் வந்து அந்த அளவுக்கு சத்தா இருக்கும்~இருக்காது அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த விவசாய முறைகள்lல வந்து அதிகமா என்ன பண்றாங்கன்னா

அந்த அளவுக்கு விரும்ப மாட்டேங்கறாங்க. செயற்கை உறங்களால மனிதனுக்கு வந்து உயிரியல் ரீதியாக என்ன நோய்களெல்லாம் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியல. இன்றைய உணவு முறை வந்து நஞ்சாகி நம்ம புற்று நோய் போன்ற ஆபத்தான நோய்களை உருவாக்கக் கூடிய வகையில இந்தக் கிருமி நாசினிகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இங்க இருக்கு. இன்றைய இளம் வயதிலேயே பலர் வந்து பலர் வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியாம ஆகி உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஆரோக்கியமற்ற உணவுகள், அஹ் நம்ம வந்து செயற்கை விவசாயத்துக்கு போவாம இயற்கை விவசாயத்தை பின் பற்றணுன்னா. நம்மளுக்கு வேளாண்மை இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்பளுடைய இது வந்து நல்லா ஆஹ் நம்முடைய ஆரோக்கியமும் சரி, விவசாயமும் சரி நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு எந்த ஒரு எதிர்காலத்துலேயும் நம்மளுக்கு அழியாக~அழியாம நல்லா ஒரு செழிப்பா இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமானது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அஹ் இயற்கை விவசாயத்தை வந்து பின்பற்றணும். இயற்கை விவசாயத்தை பின்பற்றினா நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம நம்ப நம்ம நல்லபடியா வாழலாம். நன்றி, வணக்கம். இயற்கை விவசாயத்தை பின்பற்றுவோம். நம்ம இந்த பொங்கல் அந்த போகி முதல் நாள், இரண்டாவது நாள் பொங்கல், மூன்றாவது நாள் மாட்டுப் பொங்கல் மாட்டுப்பொங்கல் நமக்கு பால் கொடுக்குற ஒரு ஒரு ஒரு அந்த மாடு வந்து ஒரு லஷ்மிக்கு சமமானது அந்த பொங்கல் அன்னைக்கு காலையில என்ன பண்ணுவாங்கன்னா காலையில நம்ம வந்து அதே எப்போயும்போல அந்த உரி~ உதிக்கிற அந்த சூரியனுக்கு அந்த பொங்கல வச்சு படைச்சிட்டு எர் மதியமா நம்ம வந்து அந்த மாட்டு சாணத்தால எர் அந்த இடத்தெல்லாம் உம் மாட்டுக் கொட்~ இருக்கும் இடத்தை அதனுடைய வீடுன்னு சொல்லுவாங்கல்லியா அந்த மாட்டுக்கொட்டாயில அழகா சாணியால மொழுகி நல்லா கோலம் போட்டு colour அடிச்சி கோலம் போட்டு வச்சி அந்த மாட்ட நல்லா குழிக்க வச்சி அதுக்கு

அது அதுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணி அந்த அந்த லஷ்மி மாட வந்து லஷ்மின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே அதை நல்லா அழகா அலங்காரம் பண்ணி வண்ண colour மாலையிட்டு அந்த அந்தப் பொங்கல் வச்சி அந்த அன்னைய தினத்துல அந்த மாட்டை வந்து ரொம்ப சந்தோசமா ரொம்ப சந்தோசமா செய்வாங்க அன்னைய பொழுதுல அந்த அந்த மாட்டை வந்து கொண்டு வந்து நிறுத்தி அந்த பொங்கல் வச்சி அதுக்கு தீபா~ தீபாராதனைக் காட்டி தீபாராதனைக் காட்டி அந்த மாட்டுக்கு அந்த பிரசாதத்தைக் கொடுத்து நாங்கெல்லாம் ரொம்ப சின்னப் பிள்ளையா இருக்கும்போது அந்த மாட்டு வண்டியில உக்காந்துகிட்டு ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போவாங்க அந்த மாட்டை வச்சிருக்கவங்க

அந்த மாட்டை வச்சி அவங்களால வாழ முடியுங்கறதால அந்த அன்னைய தினத்துல ரொம்ப விஷேசமா இருக்கும் அது காளை மாடா இருக்கட்டும் கறவை மாட இருக்கட்டும் எல்லா மாட்டயும் அன்னைய தினத்துல ரொம்ப அழகா அவங்க அதை அலங்காரம் பண்ணி அந்த அதை பாக்கும்போதே நம்ம மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு அந்த பொங்கலை வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க அந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அந்த மாட்டுப் பொங்கலுக்கு அவங்க வந்து அந்த மா~ அந்த மாடை அலங்காரம் பண்ற விதத்தையே நம்ம ரொம்ப நேரம் பாத்துக்கொண்டிருக்கணும் நம்ம கண்ணுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதத்துல அந்த மாட்டோட அலங்காரங்கள் தெரியும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்கவே இவ்வளோ ஒரு நம்ம ஒரு மனிதனுக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பதைவிட ஒரு சில வாரில்லா ஜீவங்களை அலங்காரம் பண்ணி பாக்கும்போது அதனுடைய அழகு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப வார்த்தைகள் இல்ல அதை சொல்லுறதுக்கு அவ்வளோ அழகா அதை அந்த அலங்காரம் பண்ணி அதுல அவங்க வந்து கொண்டு போறதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த அந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்க அந்த மாட்டுப் பொங்கல் முடிஞ்சி அந்த மாட்டை வச்சி படைச்சி அவங்க எல்லாம் பண்ண வர்றது அன்னைய தினத்துல அந்த பொங்கல் வந்து ரொம்ப விஷேசமான நாட்களாயிருக்கும்

நாங்காவது நாள் கரி நாள், ஐந்தாவது நாள் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதத்துல இப்போ போகிலாம் எப்படி அம்மனை கும்பிட்டோமோ அதே மாதிரி நம்ம மறுநாள் பொங்கலுக்கு அந்த வச்சி கும்பிட்டோமோ அதே மாதிரி மூன்றாவது நாள் அந்த காலையில அதே உதிக்கிற சூரியனைக் கும்பிட்டு அந்த மாலைப் பொழுதுல அந்த மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அவங்க கும்பிடற விதம் ரொம்ப சந்தோசமாயிருக்கும் அந்த மாடை அங்க கொண்டு வந்து

அவர்களுக்குள்ள ஒரு சந்தோசம் வந்துரும் அப்போ அவர்கள் குதித்து ஓடும்போதுலாம் பாக்கும்போது இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கும் அந்த மாட்டை அவங்க வந்து கொண்டு வந்து இங்க அப்புறம் திருப்பி அவங்க அதையே அந்த மாடு இருக்கும் இடத்துல அவங்க வீட்டுல கொண்டு வந்து கட்டி வச்சிட்டு அந்த மாட்டுகளுக்கு விதவிதமான பழம் எல்லாத்தையுமே அன்னைய தினத்துல கொடுப்பாங்க கொடுத்து அவங்க அதை சாப்பிட வச்சி ரொம்ப சந்தோச அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோசமா இருக்கும். அந்த அந்த பொங்கல் அந்த மாட்டுப் பொங்கல் ரொம்ப விஷேசமாயிருக்கும் அதே மாதிரி அந்த மாட்டுப் பொங்கல் அன்னைய இரவு அந்த மாடை கட்டிட்டு மூதாதையர்கல் அதாவது இறந்தவர்களோட அன்னைய தினத்துல அந்த இறந்தவைகளுக்கு பிடிச்ச்தையெல்லாம் வைத்து அவர்களுக்கு துணி மணி வைத்து நம்ம ஒரு சில இடத்துல இறந்தவர்கள அதோட ம~ அவங்க பிறந்தாங்க இறந்தாங்கன்னு விட்டுருவாங்க ஆனால் அன்னைய தினத்துலயும் அந்த இறந்தவர்களோட துணி மணி வச்சி அவர்களுக்கு படையலிட்டு அவர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் சமைச்சு அன்னைய தினத்துல அந்த அந்த இடத்துல அதை வச்சி அவங்க கும்பிடுவாங்க அப்ப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தொஷம் அவங்க தாய் தகப்பன்லாம் தனது தாத்தா பாட்டின்னு அவங்க நினைச்சு அவங்க அன்னைய தினத்துல இறந்தவர்களுக்கு அந்த பொங்கல் அன்ரும் படைப்பாங்க மாட்டுப் பொங்கல் அன்று அவர்கள் எல்லாரையும் நினைச்சு அந்த இதெல்லாம் ரொம்ப சந்தொஷமா படைப்பாங்க அந்த மாதிரி அவங்க படைக்கும்பொழுது அந்த பொங்கல் அவங்களுக்கு ரொம்ப விஷேசத்தைக் கொடுக்கும் இரந்தவர்களை நினைச்சு படைக்கிறது ரொம்ப சந்தோஷத்தைக் கொடுக்கும் அந்த சந்தோஷமான நாட்கள்ல அவங்க அந்த மாட்டுப் பொங்கலை படைப்பாங்க அது மாதிரி அந்த அந்த பொங்கலின் ஐந்தாவதுலேயும் மூன்றாவது நாளான அந்த மாட்டுப் பொங்கல் படைச்சு முடிச்சிட்டு நான்காவது நாள் கரி நாளுன்னு சொல்லுவாங்க அன்னைய தினத்துல காலையில எழுந்து எல்லாரும் நல்லா குளிச்சு முடிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த பாலை அடுப்புல வச்சு பொங்க விடுவாங்க அந்த பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் இன்பமான பொங்கல் பாலுக்கு பொங்கலுன்னு சொல்லி அந்த பொங்கலைப் பொங்க விட்டுட்டு எல்லோருடையும் சந்தொஷமா பகிர்ந்துப்பாங்க உங்க வீட்டுல பால் பொங்கல் நல்லபடியா பொங்கியதா பால் பொங்குச்சான்னு கேக்கும்போது அவங்களும் இல்ல எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சிது எங்க வீட்டுலேயும் பால் நல்லபடியா பொங்குச்சு உங்க வீட்டுல பால் பொங்குச்சான்னு கேக்கும்போது அஹ் எங்க வீட்டுலேயும் ரொம்ப சந்தொஷமா இந்த பாலைப் பொங்குச்சுன்னு கேட்டு இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தைத் தரும் அந்த நாட்கள் அப்போ அப்போ அந்த time அந்த பொழுதுல என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவகளெல்லாம் அங்க இருக்கும்பொழுது சிறியவர்களெல்லாம் அந்த பெரியவர்களோட காலை வணங்கி ஆசீர்வாதம் பண்ணும்போது பெரியவர்கள் அவர்களை ஆசீர்வாதம் பல்லாண்டு பெ~ வாழுக அப்படீன்னு சொல்லுவாங்க பதினாரும் பெற்றுப் பல்லாண்டு வாழுகன்னுவாங்க அந்த அந்த ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ரூபா நான் சின்னப்பிள்ளையா இருக்கும்போது ஒரு ரூபா எங்களுக்குப் பெரிய காசாயிடும். அந்த ஒரு ரூபாய அவ்ட்ங்க கொடுக்கும்போது அதை ரொம்ப இன்பமா சந்தோஷமா நாங்க வாங்கி கையில வச்சி அதை வச்சி அதை பத்திரமா வச்சிப்போம் இந்த இந்த இந்த அத்தை கொடுத்தது இது இந்த மாமா கொடுத்தது இது எங்க அப்பா கொடுத்தது இது எங்க அம்மா கொடுத்தது இது என்னோட அக்கா வந்து கொடுத்தது அப்படீன்னு எல்லாரும் கொடுக்குற அந்தப் பணத்தை ரொம்ப சந்தோஷமா அதை ஒரு சின்ன டப்பால போட்டு பொக்கிஷமாதிரி வச்சிப்போம் அந்த நாட்களெல்லாம் திரும்பி வராதான்னு நினைச்ச நாட்கள் உண்டு பல நாள் அந்த மாதிரி வர்றதுதான் அந்த பொங்கல் அந்த பொங்கல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லயா அந்த அந்த பொங்கல்லேயும் சரி எல்லாமே இன்பமா எல்லோருடைய சந்தோஷங்கலையும் சேர்த்து வர்றதுதான ஒரு விஷேசமான நாட்கள் அந்த மாதிரி அந்த விஷேச நாட்களிலேயும் அவ்ட்ங்க எல்லாரும் சேர்ந்து எங்க இருந்தாலும் தங்கி அவர்கள் வந்து ஒரு சந்தோஷத்தைக் கொடுத்தர்றாங்க அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுக்குது தருதுன்னும்போது அந்த சந்தோஷத்தைத் தேடி வர வ~ வ~ அதை நம்ம வந்து தவற விட்டுறக்கொடாதுங்கறதுக்காகவே அந்த சந்தோஷத்தைத் தேடி அவர்கள் வந்து அதை சந்தோஷப்படுத்திப்பாங்க ஒரு விஷேச நாட்கள்ல இதெல்லாம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் எல்லருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க எல்லா நாட்கள்லயும் ஒரு ஒரு வருடங்கள்ல வர்ற விஷேச நாட்கள்லயும்

இன்பமா சந்தோஷமா அந்த குடும்பத்தோட வாழுவாங்க இந்த பொங்கல்ல எல்லாரும் ஒண்ணு சேரும்போது வர்ற சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது இந்த வார்த்தையால சொல்லவும் முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷேசமான நாள் அந்த நாட்கள் பொங்கல் பொங்கல்ல எல்லாரும் இன்பமா இருப்பாங்க பொங்கலோ பொங்கலுன்னு சொல்லி வர்ற நாட்கள் தான் பொங்கலுன்னுவாங்க பழையன எரிதலும் புதியன புகுதலும் பொங்கலுன்னுவாங்க ஒரு இன்பத்தைத் தேடுவதும் பொங்கலுன்னுவாங்க அந்த மாதிரி பொங்கல் எல்லாருக்குமாகவே எல்லாருடைய இன்பத்திலும் வரும் இந்த பொங்கல் எல்லாருடைய இன்பத்திலும் அந்தப் பொங்கல் வருது இன்பம் நம்ம அதை ஒரு நாளும் தவற விட்டுறக்கூடாது ஒரு சில விஷேசங்களெல்லாம் நமக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அந்த ஆனால் இந்த சென்னையிலெல்லாம் நம்ம எல்லாரும் அந்த அந்த வயல்களில் அந்த அந்த ஒவ்வொரு விளைச்சலையும் நெல்லையும் தேடி நம்ம அதுக்கு பயிரிட்டு அந்த பொங்கலை கும்பிட போறோங்கும்போது

சந்தோஷமாயிருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பூஜையிலும் ஒவ்வொரு சந்தோஷத்தைக் கொடுக்கும் இந்த பொங்கல் ஒரு சில விஷேசமெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளோட முடிஞ்சிடும் ஆனால் இந்த பொங்கல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வரும் அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்பமா இருக்கும் இந்த பொங்கல் கும்பிடுவோம் முந்தைய பொழுதுல அந்த விஷேச நாட்களை கொண்டாடுவோம் பொங்கலை மாட்டுப் பொங்கலைக் கொண்டாடுவோம் ஒரு ஒரு நாளும் கொண்டாடுற ஒரு நாள் தன் இந்த பொங்கல் நாள். இந்த பொங்கல் நாள்ல ரொம்ப சந்தோஷமா சொல்ல வார்த்தைகள் வராத நாட்கள் இல்லையா இது அந்த மாதிரி வர்ற நாட்கள்லாம் அதான் பல சில நாளாயிருந்தா பெரிய பண்டிகைன்னா இந்த பொங்கல் தான் அதுவும் இந்த நாட்கள் தொடர்ந்து வர்ற நாட்கள் பொங்கல் ரொம்பவித்தியாசமாவும் இருக்கும் விஷேசமாவும் இருக்கும் ரொம்ப வித்தியாசத்தையும் வினோதத்தையும் இந்த பொங்கல் மாடுகளின் இன்னுயிர் காத்து வயதையும் சந்தொஷத்தயும் கொண்ட பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த பொங்கல்ல நமக்கு வந்து வித்தியாசத்தைக் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்கும்போது அதை சொல்ல வார்த்தைகளில்லை இந்த பொங்கல் தமிழர்கள் என்னென்னா ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுறது விவசாயிகளெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொண்டாடுறது இந்த பொங்கல் ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட பல பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மறைத்து இந்தப் பொங்கலை கொண்டாடுவாங்க ஏன்னா அது இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் அதாவது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாயிருக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த பொங்கல் இந்த பொங்கல் எல்லாருக்கும் சந்தோஷமும் நல்லபடியா எல்லாரோடையும் அமையணும் எல்லாரோடையும் சந்தோஷமா நம்ம கொண்டாடணும் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம உழவர்களெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கும்பிடும்போது இன்னும் சந்தோஷம் கூடும் அன்னைய தினத்துல அதை சாப்பிட்டு உம் அந்த மாலைப்பொழுதுல அவங்க உக்காந்து உரையாடுவது ஒன்றுக் கூடியிருக்கும் அந்த நாட்கள் பொங்கல்ல வருதுன்னுங்கும்போது தமிழர்கள் இல்லாத நாட்கள் இல்ல பொங்கல் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இந்தப் பொங்கலைக் கொண்டாடும்போது அதனுடைய அதனுடைய ஒரு பல மடங்கு இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த பல மடங்கு ஒன்று சேர்ந்து வரும் அந்த சந்தோஷமான் நாட்கள் எல்லாருக்கும் தரும் இந்த பொங்கல் பொங்கல் நாட்களில் வரும் பண்டிகையை நாம் கும்பிடும்பொழுதும் அந்த சூரியனை நாம் இரட்சிக்கும்போதும் நாம் அணிந்திருக்கும் துணி மணிகளை இரட்சிக்கும்போதும் நாம் நாம் சாப்பிடும் அந்த பொங்கலை இரட்சிக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதுஅந்த நாட்கள் நமக்குதிரும்பி அடுத்த வருடம் வரும்வரை காத்திருக்கப் போறோம் இந்த வருடம் இதை முடித்துவிட்டோம் அடுத்த வருடம் எப்போது வரும் எப்போது பார்ப்போம் எப்போது ஒரு சில நேரங்கலில் பயம் இருக்கும் நாம் இருப்போமா இல்லையா இல்லை மனதளவில் இருப்போம்னு ஒரு மனசுல ஒரு தைரியத்தை வைத்துக் கொண்டு அடுத்த வருடப் பொங்கலை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் எல்லோரும் ஏன் ஏனென்றால் ஒ~ ஒன்று கூடும் நாட்கள் இல்லையா ஆந்த பல உறவுகள் திரும்பிப் போகும்போது அடுத்த மாதம் கண்டிப்பாக சந்திப்போம் அப்போது மனதி~ மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அடுத்த வாரம் இன்னும் சந்தோஷமாக சந்திப்போம்னு அவர்கள் பிரிந்து அவரவ்ர் வீட்டுக்கு சென்று அடுத்த வருடம் அவர்கல் திரும்பும் அந்த கூடும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்து அடுத்த வருடம் அவர்கள் திருப்பி அந்த பொங்கலை அவர்களை

அந்த பொங்கல் ரொம்ப சந்தோஷமான பொங்கல் உறவுகளும் உறவுகளும் ஒன்று கூடும் நால் அந்த பொங்கல் பல மனதில் இருக்கும் கஷ்டங்கள் நீக்கி கொண்டுவருவது அந்த பொங்கல் தமிழர்களின் முக்கியமான கொண்டாடப்படும் ஒரு பொங்கல் சந்தோஷத்த மட்டும் தரக்கூடியது அந்தப் பொங்கல் அந்தப் பொங்கல் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் தரும் நிம்மதியையும் தரும் எல்லா செல்வங்களையும் தரும் வளங்களையும் தரும் பொங்கல் என்றால் பொங்கலோ பொங்கல் அதுதான் தரும். அப்படி கஷட்டப்படறான் விவசாயி. விவசாயி வந்து நம்ம நாட்டினுடைய முதுக்கெலும்பே அது தான். ஆனா யாருமே விவசாயிகளை அதிகமா நம்ம கண்டுக்கறதுங்கறதே கிடையவே கிடையாது. நாம போய் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மாடித் தோட்டத்துலேயே நமக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நமக்கு தேவையான பொருளை நாமளே வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு தொழிலே கிடையாது. விவசாயம் அப்படீங்கறது ஒரு தொழிலே கிடையாது. விவசாயம் நாம பண்ணணும் அப்படீன்னா, இது நம்மளோட இளைய தலைமுறைகளுக்கு அது வந்து ரொம்பவே helpful லா இருக்கும். ஆனா வந்துட்டு நம்ம வந்து விவசாயம் ஆஹ் விசாயம் வந்து நம்ம போயி நம்ம வயல்ல இறங்கி, நாம போய் பண்ணணும் அப்படீங்கிறதும் அவசியமே கிடையாது. நம்ம free time ல நம்ம போய் விவசாயம் பண்ணலாம். நம்மாளோட இளைய சமுதாயத்துக்கு இது என்ன இது என்ன இது என்ன பண்ணணும்? இது என்ன ஆகும்? அப்படீன்னு வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லித் தரணும். ஏன்னா இப்போ இருக்கற தலைமுறைக்கு அது வந்து பாதி வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ கடைசி காலத்துல இந்த இளைய தலைமுறையினருக்கு வந்து நமக்கு சாப்பாடு, உணவு அப்படீன்னா நம்ம அவங்களுக்கு என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து வந்துரும். எர் நம்ம பழக்க வழக்கம் நம்மளுடைய உணவு முறை அதுவே இப்போ வந்து ரொம்பவே வந்துட்டு இதா இருக்கும் போது நம்மாளோட இளைய சமுதாயத்துக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இதா போயி தான் இருக்கும். அதனால வந்து நம்ம மாடித் தோட்டத்துலேயே நமக்கு புடிச்ச காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்னு போட்டு, அவங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணணும் இது என்ன பண்ணணும் அவங்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலே நமக்கு வந்து ரொம்ப ஒரு useful லா இருக்கும்.

அவங்களுக்கும் கொஞ்சம் helpful லா இருக்கும். அவங்களுடைய வருங்காலத்தை நினைச்சா அவங்களுக்கு வந்து ரொம்பவே இதா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது தான் நம்மலும் கொஞ்சம் வந்து healthy யா வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி விவசாயிகளையும் நம்ம பார்க்கணும். விவசாயத்துக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க போய் நெல்லை கொடுக்கறாங்க. ஆனா அந்த நெல்லுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு போதுமான ஒரு ஒரு வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கறதே கிடையாது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய தவறான ஒரு முடிவுக்கு வந்து போறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து விவசாயியையும் பார்த்துக்கணும். விவசாயிகளையும் நாம வந்துட்டு அவங்களையும் ரொம்ப வந்துட்டு பத்திரமா வந்து பாத்துக்க வேண்டியது நம்மளுடையக் கடமை. நம்ம~ நம்மளுடையக் கடமையை நம்மளோட கடமை வந்து விவசாம் தான் இது நம்ம இப்போ நிறைய வந்து காலைல சாப்பிடறோம். மதியம் சாப்பிடறோம். சாயந்திரம் சாப்பிடறோம். அவங்க விவசாயிங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட நமக்குத் தெரியாது. அதே மாதிரி நாம வந்து வெளிய இப்போ வந்துட்டு நிறைய super market குள்ள போயி நம்ம வந்து காய்கறிகள், பழங்கள் அது மாதிரி வந்து அதிக விலைக்கு நம்ம வாங்கிட்டு வர்றோம். ஆனா வந்துட்டு நம்மளுடைய விவசாயிங்க கிட்ட நம்ம தெருவோரம் இருக்கவங்க விவசாயிங்க கிட்ட நம்ம போயி வாங்கும் போது, அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பேரம் பேசுறோம். இல்ல, இது ஒரு ரூபாய்க்கு தாங்க. ரெண்டு ரூபாய்க்கு தாங்கன்னு நம்ம வந்து பேரம் பேசுறோம். இந்த மாதிரி பேசாம அவங்க கொடுக்கற அவங்க கொடுக்கறதே வந்து ரொம்ப அநியாயத்துக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நியாயமான ஒரு விலைக்கு தான் அவங்க தான் எப்போவவுமே விவாயிகளெல்லாம் அப்படித்தான். நியாயமான ஒரு விலைக்கு தான் அவங்க வந்து அவங்க வந்து கொடுப்பங்க. அதே நம்ம வந்துட்டு

நம்ம தெருவோரக் கடையிலும் நம்ம விவசாயி கிட்ட வாங்கறது அப்படீங்கறது வந்து ரொம்ப ஒரு நல்லதா விஷயமா தான் நீங்க பார்க்கணும். அடுத்து வர குழந்தைங்க கிட்டையும் நம்ம வந்து சொல்றது ரொம்ப வந்து போய் வாங்கலாம். கடைல போய் வாங்கலாம். அது என்னைக்கோ ஒரு நாள் வாங்குறோம். daily நம்ம காய்கறி பழங்களா அவங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து fresh ஷா வந்து கிடைக்கும். ரொம்ப வந்து ரொம்ப super market ல கிடைக்கற மாதிரி ரொம்ப இதாவும் இருக்காது. ரொம்ப வந்து fresh ஷா கிடைக்கும் இன்னும் விவசாயத்தை பத்தி நிறைய வந்து சொல்லிட்டு போலாம். விவசாயம் வந்துட்டு நம்ம மரம் நடறோம். இந்த மாதிரி தென்னை மரம் இருக்கு. நம்ம வெயில் காலத்துல நம்ம போய் நிக்கிற ஒரு நிழல் வேணும்னா நமக்கு வந்து மரம் வேணும். இந்த மரம் வந்து விவசாயி~ விவசாயம் பண்ணா தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பழங்கள் காய்கறிகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கறோம். எடுத்துக்கும் போது அவங்க விவசாயி~ விவசாயிங்கள யாராவது பார்த்தோம் அப்படீன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது help பண்ணலாம். ஏதாவது உதவி பண்ணலாம். அந்த மாதிரி நாம வந்து நல்லாவே பண்ணலாம். அதே மாதிரி விவசாயம் அப்படீங்கும் போது நம்ம வந்து மேல வந்து மாடித்தோட்டம் போடறது. இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்னு அதை போய் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடற போது நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம செஞ்சு நம்ம விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிடற ஒரு பொருள் இருக்கே அப்படீண்டு ரொம்ப வந்து happy சந்தோஷமா வந்து இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே சொல்லலாம் நம்ம. இந்த மாதிரி மாடித்தோட்டம் போடறது, இந்த மாதிரி மரம் நடறது, அஹ் மரத்துனால நமக்கு எவ்வளோ பயன் கிடைக்குது அப்படீங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஹ் வெயில் காலத்துல வந்து ரொம்பவே நல்லா வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மரம் நடலாமே ஒரு மரம் நாட்டா அதுக்கு வந்து தண்ணீ ஊத்துறோம் அப்படீங்கற போது

அவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்து இருக்கும். ஆஹ் இந்த மாதிரி விவசாயம் விவசாயிகளை பத்தி நம்ம அதிகம் பேசுறோம் விவசாயிகளை பத்தி நம்ம அதிகம் பேசினோம் அப்படீன்னா நிறைய அவங்க வந்து கஷ்டப்படறாங்க. அவங்க வந்து இவங்க சேத்துல அஹ் சேத்துலகால் வெச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம். கஷ்டமான ஒரு வேலை விவசாயம் அப்படீங்கறது விவசாயம் வந்துட்டு அவங்க போயி இறங்கி

அவ்வளவு கஷ்டப்படும் போது ரொம்பவே வந்துட்டு பாவமா இருக்கு. ஏன்னா நமக்காக தான் அவங்க உழைக்கறாங்க. ஏன்னா அவங்களுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுக்கறதுல வந்துட்டு எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதே மாதிரி அதே மாதிரி விவசாயம் விவசாயம் agriculture அப்படீன்னாவே விவசாயம், விவசாயத்துல பத்தி பாத்தீங்கன்னா விவ~ விவசாயிங்க தான். விவசாயிங்க அப்படீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படீன்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த காலத்துல வந்துட்டு நிறைய வேலை செஞ்சாங்க. விவசாயம் இப்போ வந்து நிறைய companies IT companies நிறைய companies வந்ததுனால எனக்கு வந்து விவசாயம் அப்படீங்கறதுன்னா என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கிட்ட அவங்க ஒரு வாரம் வாரத்துல ஒரு நாள் ஞயாயிற்று கிழமை அவங்க கிட்ட போயி இந்த மாதிரி என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? இப்படின்னா என்ன? ஏறு தழுவுதல்னா என்ன? உழவு எடுக்கறதுன்னா என்ன? நெல் நெல் எல்லாம் அடிப்பாங்க. நெல்லு நெல் மணிய வந்து அவ்வளோ ஒரு ஒரு சாமியாட்டம் பார்ப்பாங்க. நம்ம வந்து நிறைய food ட வந்து waste பண்றோம். அந்த சாப்பாட வந்து நம்ம waste பண்ணும் போது நம்ம வந்து அவங்ள விவசாயிகளை நினைச்சோம் அப்படீன்னா நம்ம அந்த அந்த ஒரு துளி சாப்பாட கூட அவங்க வந்துட்டு waste பண்ண மாட்டாங்க.

விவசாயம் பண்ணுங்க. எல்லாருமே விவசாயம் பண்ணலாம். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழிலே கிடையாது. அது நம்ம உயிர். நம்ம~ நம்மளுடைய நாட்டினுடைய உயிரே வந்து விவசாயம் தான். ஆனா அதை வந்து விவசாயம் அப்படீன்ன்னு பண்றவங்க அப்படீன்னு பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு மாதிரி நம்ம பார்க்கறோம் அவங்களை அது வந்து வேண்டாமே விவசாயமும் ஒரு ஒண்ணு அது வந்து ஒரு உயிர். நம்ம அஹ் ஒரு உயிரே நமக்கு வந்து விவசாயாந்தான் ஏன்னா அவங்க நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறவங்க. ஒரு வீட்டுல வந்து நான் சாப்பாடு கொடுக்கற அம்மாவையே நம்ம வந்து அவ்வளோ ஒரு தெய்வமா பார்க்கறோம். ஒரு ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு சாப்பாடு அஹ் கொடுக்கறவங்களை ஏன் நம்ம வந்துட்டு அவங்களை வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்க கூடாது. கண்டிப்பா நல்லா பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஆஹ் நிறைய உதவி பண்ணலாம். உதவி பண்ணுங்கன்னா அவங்களுக்கு அவங்க~ உதவி உதவி நம்ம எந்த ரூபத்தில நம்ம பண்றோம் அப்படீன்னா அவங்க கிட்ட போயி வந்து காய்கறிகள், பழங்கள், கீரை ஏதாவது அவங்க வாங்கிட்டு பேரம் பேசாம வரது மட்டும் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்கும். அந்த இடத்துல நிறைய வயசானவங்கல்லாம் நிறைய வேலை செஞ்சி~ இப்பயுமே பார்த்தீங்கன்னா காட்டு side போணோம் அப்படீன்னா வயல் வெளில நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய அப்படியே வேர்வை ரொம்ப அப்படியே ரொம்ப sweat ஆயி இருக்கும். அவங்க அவ்வளவு ஒர உம் தொழிலா அவ்வளோ ஒரு எந்த ஒரு லாபமும் இல்லன்னாலுமே இப்பயுமே விவசாயிகள் நிறைய பேர் வந்து ஒரு குலத் தொழிலா பார்க்குறாங்க. அதனால வந்துட்டு நம்ம வந்து விவசாயம் கண்டிப்பா எல்லாருமே விவசாயம் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். பண்ணா தான் நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். நிறைய நம்ம இந்தக் காலத்திலயும் வந்துட்டு நிறைய யாரும் விவசாயம் பண்றது கிடையாது. இதையே வந்து இன்னொரு பத்து வருஷமோ, இருபது வருஷமோ, முப்பது வருஷமோ போச்சு அப்படீன்னா விவசாயம் அப்படீன்னா என்ன அப்படீன்னு கேக்கற அளவுக்கு ஆயிரும். இப்போ நம்ம வந்து இப்பவுமே chemical கலந்து ஒரு சாப்பாடு தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதே நம்ம generation னுக்கு அடுத்த generation எல்லாருமே ஒரு மாத்திரையை சாப்பிடற அளவுக்கு ஆயிடும். காலைல ஒரு tablet மதியம் ஒரு மாத்திரை evening ஒரு மாத்திரை அந்த மாதிரி ஆயிடும். அது வந்து நம்ம நம்மளுடைய குழந்தைகள் தானே. நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏன் நம்ம விஷத்தை வந்து இது பண்ணணும்? அதனால நல்ல ஒரு உணவா அஹ் கொடுங்க. நம்ம மாடித்தோட்டத்துல மாடி~ நிறைய வந்து செடிங்க நிறையா மரம், மரத்துலேந்து வர காய் கணி, எர் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிடுங்க. விவசாயம் வந்து என்னைக்குமே அழிஞ்சே போகாது. விவசாயி~ விவசாயிகளையும் இனிமே நம்ம அழிய விட்டுடவே கூடாது. இப்போ வந்து விவசாயி~ விவசாயிங்க வந்து நிறைய பேர வந்து த~ தப்பான ஒரு முடிவெல்லாம் எடுக்கறாங்க. அஹ் அதுல~ அது வந்து யாரால? அ~ அந்த~ அதுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பாக முடியும் அது வந்து நம்ம தான் பொறுப்பு. எல்லா நம்ம நாட்டுல இருக்கற எல்லாருமே தான் வந்து ஒரு விவசாயியோட இழப்புக்கு நம்ம தான் பொறுப்பாகணும். அதனால அவங்களை வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து பார்த்துகோங்க. அவங்கள~ அவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு help பண்ணணும். அவங்களுக்கு வந்து food ட waste பண்ணாதீங்க. ஒரு பருக்கை சாப்பாடு கூட அவங்க வந்து waste பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பருக்கை சாப்பாடு கூட அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அதனுடைய இது என்ன அப்படீங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்துட்டு நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுவோம். விவசாயம் பண்ணி நிறைய வந்துட்டு உம் வயல்வெளிகளையும் நிறைய இது பண்ணுவோம். இந்த மாதிரி வயல் வெளிகள்ல நிறைய buildings கட்டிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு விவ~ வீடுன்னு கட்டும் போது அதுக்கு தனியா விவசாயத்துக்குன்னு ஒரு இடம் விட்டோம் அப்படீன்னா நம்மளுடைய தேவைக்கு கூட நம்ம எடுத்தக்கலாம் இல்லையா? அது மாதிரி நிறைய பண்ணலாம். விவசாயம் விவசாயிகளையும் என்னைக்குமே அழிய விடவே கூடாது. அது அவங்க அவங்களுக்கான பொறுப்பு வந்து நம்ம தான். நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்களை. நம்மளுடைய முதுக்கெலும்பே விவசாயம் மட்டும் தான். அதனால அவங்களை தய~ தயவு செஞ்சு நல்லா வந்து பார்த்துக்கோங்க. விவசாயம் வந்து அழியவே கூடாது. விவசாயிகளையும் அழிய விட்டுடவே கூடாது. விவசாயம் விவசாயம் தான். மத்த தொழில் வந்து மத்த தொழிலை பார்க்கலாம். மத்த தொழிலையும் பார்த்துகிட்டு நம்ம வந்து இதையும் விவசாயியையும் நம்ம கண்டிப்பா வந்து அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படீங்கறது இங்க நான் சொல்றேன். தயவு செய்து விவசாயியையும் விவசாயிகளையும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி agriculture விவசாயம் இந்த மாதிரி எல்லாம் வேளாண்மை உழவு இந்த மாதிரி எல்லாமே இந்த மாடுத் தொழுவுகள் இந்த மாடு ஓட்டுறாங்கன்னு வவசாயிங்க அவங்க மாடு இந்த மாதிரி எல்லாமே அவங்களுடைய அந்த பாலு அவங்களுக்கான ஒரு இது வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். இதை வந்து விவசாயம் பண்றது அவ்வளோ easy கிடையாது. நம்ம வந்து இப்போ அந்து system ல உக்காந்துட்டு அவ்வளோ வந்து டக்கு டக்குன்னு வேலை செய்யறோம். இவங்க வந்து வெயில் மழையில எவ்வளோ புழுதி எவ்வளோ இதா வந்து வேலை செய்யறாங்க. அது வந்து hats off அவங்களுக்கு. ரொம்ப வந்து super ரா வந்து அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய வழி நடத்திகிட்டு இருக்காங்க. அவங்களை வந்துட்டு நல்லா பார்த்துக்கலாம்.

ஹ ஆஹ் hello அக்கா, ஆஹ் நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நானும் வீட்ல தான் இருக்கேன். எப்டியோ பொழுது போகுது, ஆஹ் இல்ல இல்லக்கா, government exam க்கு தான் வீட்ல உக்காந்து படிச்சிட்டு இருக்கேன். உம் ஆஹ் ஆமாம்கா. உம் ஒ exam எழுதி காத்துட்டு இருக்கீங்க பரவாயிலை, இங்க படிக்கவே போயிட்டே இருக்கு. உம் உம் ஒ okay கா okay கா. அப்புறம்? வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்க. பாப்பா என்ன பண்றா? நல்லா இருக்காளா?

உம் வீட்ல அந்த தூதுவளலாம் இருக்குல அக்கா, உம் உம் தூதுவள சட்னி வச்சி குடுங்க. ஏனா தூதுவள juice னா குழந்தைய கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. தூதுவள சட்னி அரச்சி குடுத்திங்கனா வந்து சளி இருமல் எதுவுமே வராது.